இதுல பிரண்ட்ல எல்லா ரோஜா ரோஸ் ரோஜா நிக்குது அப்புறம் மரம் நிக்குது.

ஸ்விம்மிங் பூல் இது வந்து நல்லாருக்குது இந்த ஸ்விம்மிங் பூலு .

நிறைய ஸ்வீட் மனிதர்களுக்கு ஏற்ற வகையில இருக்குது இது.

வேலைக்கு உகந்த எடோ. நிறைய ரெண்டு கார் நிக்குது.

இதுல ஒரு யாணி வச்சிருக்கு தென்னை முட்ட கிட்ட ஒரு யாணி வெச்சிருக்குன.

பிரண்ட்ல வந்து பார்மசிஸ்ட் எல்லாமே கொடுத்து இருக்கணும்.

கிட்ட ஒரு ஸ்டூல் இருக்குது.

இது வந்து ஒரு பைக்கு கட பைக் கட சௌமியா நிப்பான் பெயிண்டு பெயிண்ட்டு எல்லாமே இங்க இருக்குது.

ஓங்கான செடி விக்கிற ஒரு இடம் மாதிரி இருக்குது.

இது ஏதோ ஒரு கண்ணாடி கட இந்த கண் கண்ணாடி கட மாதிரி இருக்குது.

சீட் எல்லா சூப்பரா போட்டு அழகா வெச்சிருங்கனு.

ஒரு சென்னை ப்ளேஸ் மாதிரி சூப்பரா இருக்குது பாக்கிறதுக்கே.

இது ஏதோ ஒரு பூங்கா மாதிரி இருக்கு.

சுற்றுலா இடம் மாதிரி இருக்குது நறைய படி வச்சு ஏறி போற எடம் இருக்குது.

வேற ஒரு கோயிலா அது தெரியல ஒழுங்கா.